சுதா அக்கா கொஞ்சம் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் என்னனு தெரியல இந்த RO க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு ஓட மாட்டேங்குது மோட்டர் சவுண்டே கேட்கல அப்படியே நிக்குது அவங்களுக்கு கம்ப்ளைன்ட் போட்டுருக்கோம்

அஹ் சரிங்கப்பா தரேன்பா என்னன்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணிக்கப்பா ஏன்னா வந்து கரண்ட் இல்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் அது வேற ரெண்டு போட முடியாதுப்பா இல்லன்னா இல்லன்னா கேன் இருக்கு என்கிட்ட ஒரு கேன் வேணும்னா எடுத்துன்னு போறீங்களாப்பா சுதா அக்கா அப்படியே எனக்கும் கொஞ்சம் தண்ணி எங்க வீட்லயும் தண்ணி வண்டி வரல அவங்களாவது RO வச்சிருக்காங்க நான் தண்ணி வண்டியில தான் வாங்குவேன் தண்ணி வண்டிக்காரங்க வரல உங்ககிட்ட இருக்கா தண்ணி கங்கா அக்கா அப்படியா நல்லவேளை நான் முத உங்கிட்டதான் வரலான்னு நினைச்சேன் சரி போற வழியில சுதா அக்கா வீடு இருக்கே கேட்டுப் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நின்னுட்டேன் தண்ணி வண்டி வரலையா உங்களுக்கு என்னமோ எல்லாத்துல வலியும் தண்ணி வாங்குனா கஷ்டமா தான் இருக்கு RO சரி கேன் வந்து நம்ம டையத்துக்கு சொல்லலன்னா வரமாட்டேங்குது இல்லை யாராச்சும் திடீர்னு கெஸ்ட் வந்த பத்த மாட்டேங்குது அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு இல்ல நைட்டு தான் கொண்டு வருவோம் காலையில தான் கொண்டு வருவோன்னு சொல்லிடுறாங்களா நம்ம போய் தூக்கிட்டு வரவும் முடிய மாட்டேங்குது ஆஹ் நம்ம வீட்ல இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைக்க வேண்டியது தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த RO போட்டோம்

அப்படியாப்பா நாங்க இங்க ஒரு தண்ணி வண்டிகாரங்க ஃபர்ஸ்ட் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க கேட்கிறப்போ எல்லாம் இல்லை இல்லனுட்டு வேற இடத்தில் போட்டுருக்காங்க இப்ப கொஞ்சம் தண்ணி போட்டுருக்காங்க காலையில தான் வந்தது ரெண்டு கேன் சரிங்க அக்கா நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்கக்கா சீதாக்கா தண்ணி கேன் வேணும்னாக்கா என்கிட்ட இருக்கு ஒரு கேன் எடுத்துட்டு போங்க வேணும்னா வந்த பிறகு வாங்கிக்கிறேன் ஆஹ் நீங்க வந்து நீங்களும் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்கபா கொஞ்சம் தண்ணி ஒரு தவளையாச்சும் வந்து ஊத்திட்டு போங்கப்பா வந்து ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ஏன்னா தண்ணி இல்லாம சுத்தமா இருக்க முடியல எங்க ஒரு வாட்டர் கேன் தண்ணி தான் இருக்கு நான் அவனுக்கு ஸ்கூலுக்கு வேற கொண்டு போகணும் இப்போ லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சரி தயங்கி தயங்கி தான் வந்து கேட்டேன் ஏன்னா உங்ககிட்ட இருக்கா என்னன்னு தெரியலல்ல நீங்க எப்படி RO வச்சிருக்கீங்களா இல்ல தண்ணி வண்டியில தான் புடிப்பீங்களா ஆஹ் தெரியல அக்கா தண்ணி கேன் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் சுதா அக்கா வந்து தண்ணி கேன் தானே வாங்குறாங்க அதனால தான் வந்து உங்க கிட்ட வர்ற மாதிரி இருக்கு என்ன பண்ண எந்த வழியில் போனாலும் பிரச்சினை தண்ணி இல்லன்னா ஒன்னும் பண்ண முடியாது தண்ணி தான் முக்கியம்

அது மாதிரி மொத காலமா இருந்தா அடி பைப் இருக்கும் வீட்டு பக்கத்துல போய் தண்ணி இல்லன்னாகுள்ள அடிச்சு எடுத்துட்டு வந்துரலாம் இப்போ அதெல்லாம் கண்ணுலையே இல்லையா சோ அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்கு இப்படித்தான் அக்கம் பக்கத்துல கேட்டுக்க வேண்டியதா இருக்கு சரிப்பா சரிப்பா இதெல்லாம் இருக்குது தண்ணினாலே கொடுக்கிறதுல வாங்கிக்கோங்க ஒன்னும் இல்ல ஆனா என்ன ஒண்ணு இந்த அக்குவா எல்லாம் அக்குவா இந்த RO லாம் சொல்றாங்க இல்ல இதெல்லாம் வந்து நம்ம இங்கதான் போடுறாங்க ஊர் பக்கம் போட மாட்டுறாங்க ஒரு சில ஏரியால எல்லாம் தண்ணி வண்டிய டேங்க் லாரியோட வந்து விட்டுறாங்க ஒரு குடத்துக்கு பத்து ரூபா அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்கப்பா ஒரு சில ஏரியா பக்கம் எல்லாம் இந்த ஆவடி, அம்பத்தூர், திருவேற்காடு இந்த பக்கம் எல்லாம் தண்ணி வண்டி தான் வருது இந்த கேன் தண்ணியும் கடைகளில் இருக்குது வாங்கணுங்கறவங்க வாங்கிக்கிறாங்க இல்ல தண்ணி கேன் வந்து வாங்கிக்கிறாங்க அக்குவாலாம் ஒரு சில வீட்டில போட்டுக்கறாங்க ஆனா இந்த கேன் தண்ணி இந்த அக்குவா எல்லாம் வந்து கூட ரொம் நிறைய பேர் அது கெமிக்கல் மாதிரி சுத்தப்படுத்தறதுனால எலும்பெல்லாம் தேய்மானம்னு சொல்றாங்களேப்பா அதெல்லாம் அப்படியாப்பா நடக்குது

அதனால RO இல்லனா தண்ணி கேன் வந்து முக்கியமா போயிடுச்சு இந்த தண்ணி வண்டியில் வாங்கறத விட தண்ணி கேனா வாங்கறது கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியுது கேன் நாப்பது ரூபாய்க்கு தூக்குறோம் ஆஹ் பார்த்தா ஒன்றரை குடம் தான் வருது நம்ம தண்ணி வண்டில வந்து அதே ஒன்றரை ஒரு பெரிய குடம் ஒரு சின்ன குடம் சேர்த்து இருபது ரூபா தான் வருது இது நாற்பது ரூபாய் வருது அப்படிங்குபோது சரி வண்டியிலேயே வாங்கிடலாம் அப்படின்னு தோணுது அது தப்புதான் வண்டியில் வாங்குறது RO தப்பு தான் வேற என்ன செய்ய ஓட்ட வேண்டியது தானே இருக்கு கரெக்டு தான் அக்கா நீங்க சொல்றது இப்ப வந்து எங்க எந்த ஃபுட்டுமே வந்து ஹெல்த்துக்காகவா சாப்பிடுறோம் டேஸ்டுக்காகன்னு மாறிட்டோம் என்ன பண்றது நம்மளே அதான் சொல்ற மாதிரி நான்லாம் வில்லேஜ்ல இருக்கும்போது எங்க ஊர்ல இருக்கும்போது

கோல்டு அந்த மாதிரி பிரச்சனையும் வந்துருது ஒரு வாரத்தில் அங்க கோல்ட் ஆயிருது மறுபடியும் இங்கே வரும்போது இந்த தண்ணீர் செட்டாக மாட்டேங்குது அதுக்கு பேசாம அங்கேயும் ஒரு கேனே வாங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கற மாதிரி தோணுது இரண்டாவது டேஸ்ட் பிள்ளைங்க எல்லாம் சுத்தமா குடிக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த தண்ணிய இந்த தண்ணிய டேஸ்ட் பாத்துட்டு இதுதான் வேணும் அப்படீங்கறாங்க இப்ப ஃபங்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூரிஃபைடு தண்ணி தானே வைக்கிறாங்க அந்த பாட்டில்ஸ் அந்த மாதிரி சோ அதனால இப்போ உலகமே இந்த தண்ணிக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அமௌண்டும் அப்படித்தான் நம்ம தண்ணி கேன் வாங்கணும்னா இந்த அமௌன்ட் பிரச்சினையும் இருக்கு RO ல பாத்தீங்கன்னா நீங்க சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அமௌன்ட் பே பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து வந்து த்ரீ மன்த்ஸ் ஒன்ஸ் வந்து வந்து அவங்களே மோட்டார் எல்லாத்தையுமே செக் பண்ணி அஹ் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடறாங்க அது மாதிரி அவங்களே கால் பண்ணி அவர்களே வந்துடுவாங்க நம்ம அவங்களுக்கு சொல்லணுங்கற அவசியம் கூட கிடையாது அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டு போறாங்க இதுக்காக தான் வாங்குனது என்ன இதில் இருக்கிற ஒரே ட்ரா பேக் இது மாதிரி சொல்லாம கொள்ளாம நின்னுரும் அதுதான் ஒரு பிரச்சினை மித்தபடி வேற ஒரும் பிரச்சனையா இப்போதைக்கு தெரியல அது ஹெல்த் இஷூஸ் இருக்க தான் செய்யும் அது ஒன்னும் பண்ணவும் முடியாது சுதா அக்கா

அது இல்லன்னா நமக்கு ஒன்னும் ஓடாது அக்குவா போடலாம்னு பார்த்தாலும் ஒரு சில வீடு நம்ம ரென்ட் இருக்கிறோமா அதனால வீட்டுக்கு வீடு கழட்டி போய் போடணும் உப்பு தண்ணி எல்லாம் கொஞ்சம் வரத்தினால என்ன ஆகுதுன்னா இந்த பழுப்புல உப்பெடுத்து போய் அடச்சிக்குது பியூரிஃபைட் பண்ணி வருது பாத்தீங்களா நமக்கு அதனால நான் அத ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஸ்டார்டிங் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா அதுக்கப்புறம் கேன் தண்ணிக்கே மாறிட்டேன் அது வேற அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆயிட்டு அது வேற கொசுறு வருமா தண்ணி செட் ஆகலனா சளி பிடிக்குதா ஊத்து தண்ணி எல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க அதனால எங்க போறோமோ பக்கத்துல இருக்குற கேன் தண்ணி கிட்ட ஆஹ் வாங்கிக்கிறது அது கொஞ்சம் கேன் தண்ணி செட் ஆயிடுச்சு சமைக்கிறதோ பருப்பு வேக வைக்கிறது எல்லாத்துக்குமே குடிக்கிறதுக்கெல்லாம் செட் ஆயிடுச்சு அக்குவா வந்து சொன்ன மாதிரி அது வந்து எங்கனா கேன் தண்ணி இல்லன்னா கூட பக்கத்துல வேற கடையில கூட போய் எடுத்துக்கலாம் இது ஸ்டாப் ஆயிடுச்சின்னா ஸ்டாப் ஆகிடரதுதான் அதுக்கப்புறம் எப்போ அது ரெடியாகிறது என்னன்றது பார்த்து தான் அது எடுக்கணும் அதே மாதிரி து கே வண்டி தண்ணியும் வாங்குவதில்லை இங்க வந்து வண்டி தண்ணியும் கிடையாது ஒன்லி கேன் தண்ணி தான் அதிலேயே போய்க்கிட்டு இருக்கு எனக்கு ஓ அப்படியா நான் வண்டி தண்ணி தான் என்ன செய்ய ஹெல்த் இஸ்ஸுஸ் வந்தா வேற ஒண்ணும் செய்ய முடியாது இதுக்கே நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அவ்வளவுதான் அப்புறம் இந்த RO க்கெல்லாம் சரியாவே ரிப்பேர் பண்ணவே வரமாட்டேங்குறாங்க நானும் முதல்ல RO வச்சிருந்தேன்

அது எடுக்கறதுமே டேங்க்கு சின்ன டேங்க் எவ்வளவு நேரம் தான் நம்ம தண்ணி இல்லாமயே இருக்கிறது அது கரெக்ட் தான் அக்கா என்ன பண்ண டக்குனு வரவே மாட்டாங்க நமக்கு தானே கஷ்டம் நம்ம தான் எப்படியாவது சமாளிச்சிருவோம்னு தெரியும் வேற அதனால வர மாட்டேங்கிறாங்க ச்ச நம்மலாம் ஊர்ல எப்படி இருந்தோம் கம்மாய் தான் இருக்கும் எங்க ஊர்ல எல்லாம் கிணறு எல்லாம் நான் அவ்வளவா யூஸ் பண்ணினது கிடையாது அந்த மழை சீசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மாய் நிறைய அவ்வளவு தண்ணி இருக்கும் அப்படி தண்ணி காடோட நல்ல வளர்ந்துட்டு இங்க வந்து தண்ணிக்காக கஷ்டப்படும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதே மாதிரி அந்த அடி பைப் இருக்கும் இல்லையா அதுலயும் உள்ளாரோ என்று சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்க போயி அந்த ஹோல போய் மூடிப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து அடிப்பாங்க அது அப்படியே விட்டோம்னா அப்படியே தண்ணி வந்து விழுகும் பாத்தீங்களா ஃபால்ஸ் மாதிரி அதெல்லாம் பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் சின்ன வயசுல தண்ணி அவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டுட்டு அலைய வேண்டியதாயிருக்கு என்ன பண்றது ஆமா நம்ம ஊர விட்டா தான் நம்ம வந்து எப்படி சொல்றது ஒரு வீட்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்தா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தண்ணி மாற்றம் இருக்குது நம்மளே இந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போனா சளி பிடிக்கும்னு சொல்றோம் இல்ல அந்த மாதிரி தான்பா மாறுச்சு காலமும் ஆமா இங்கேயே அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் இந்த ஊர்ல இப்படித்தான் தண்ணி பிடிக்கணும் இப்படித்தான் தண்ணி வரும் இந்த டைமுக்கு தான் தண்ணீர் குடி தண்ணீர் வரும் அப்படி எல்லாம் சில பேர் பிடிக்கிறாங்க இப்பவுமே ஒரு சில சென்னையில் ஒரு சில ஏரி எல்லாம் வந்து குடி தண்ணியே வந்து வாங்குறார்களோ இல்லையோ ஸ்ட்ரீட் தண்ணில் விடுறாங்க அதை வாங்கி குடிக்கிறாங்கப்பா ஆனா அது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல கிராமத்தில் எல்லாம் புடிச்சு பழகிருச்சு இங்க வந்து விட்டாலுமே பிடிக்க முடியல ஏன்னா காவா தண்ணிங்க எல்லாம் போகுதா அதனால பலுப்பெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியலையா அதனால எனக்கு அது பிடிக்கவே இல்லை எனக்கு அதனால கேன் தண்ணிலேயே எனக்கு செட் ஆயிடுச்சு அக்குவாகூட ஊருக்கெல்லாம் போனா போட்டுடலாம் இங்க எல்லாம் வேண்டாம் அக்குவாவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் நான் ஏன்னா வந்து அதை வந்து தண்ணி சரி இல்லாம போறதுனால ரிப்பேர் ஆகுதுப்பா அதனாலதான் இப்போ ஓன் ஹவுஸ் எல்லாம் ஓகே நோ ப்ராப்ளம் அதெல்லாம் எப்பவுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் தானே அவங்க அதனால நல்லா தான் இருக்கும் ஆனா தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு டேஸ்டா தான் இருக்கும் மத்தபடி எல்லாம் என்னது ஒரு சில தண்ணீர் எல்லாம் சிவப்பா இருக்கும் இதுன்னா அந்த மாதிரி இருக்காது அதனால இது கொஞ்சம் நல்லாத்தான் இருக்கும் அக்குவாவை விட அக்குவா போட்டா நல்லது தான் ஆனா கொஞ்சம் ரிப்பேர் ஆகாம பாத்துக்கணும்பா ஆமா வேற வழியில்லை ஏதாவது ஒன்னு செஞ்சு தண்ணி முக்கியமானது இல்ல அத்தியாவசிய தேவைகள்ல ஒன்னு இல்ல சோ செய்ய வேண்டியதா இருக்கு அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அப்போ எல்லாம் வந்து அந்த அடி குழாயில் விளையாடுவோம் அவ்வளவு விளையாடுவோம் நனைவோம் சளி பிடிக்காது ஒன்னும் பிடிக்காது நல்லா தான் இருப்போம் ஈரத்துணியோடையே திரிவோம் வேற விளையாண்டுக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி மாறினாலும் சளி வருது காய்ச்சல் வருது பிள்ளைகளுக்கு அதுக்கு மேல இருக்கு நமக்கே அப்படி இருக்கு பிள்ளைகளுக்கு அதுக்கு மேல இருக்கும் அப்படீங்கும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இந்த தண்ணி விஷயத்தில் பண்ண வேண்டியதா இருக்கு ஆமா கரெக்ட் தான்பா நாங்க எல்லாம் அப்போ மழை பெய்ஞ்சு அந்த கம்மாய் நிறைய தண்ணி இருந்தா அப்படி எனி டைம் அந்த தண்ணி தவளை மாதிரி சொல்லுவாங்க எப்ப பாத்தாலும் தண்ணிக்குள்ளேயே கிடைக்கீங்க அப்படிங்கற மாதிரிலாம் வீட்ல திட்டுவாங்க அப்படி எல்லாம் இருந்திருக்கோம் இப்போ இப்படி அது மாதிரி அப்போலாம் வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு, மாடு கால்நடைகளுக்குன்னே தனியா தொட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க தண்ணி ஊத்தி வைப்பாங்க அந்த குழாய் பக்கத்துல தொட்டி எல்லாம் கட்டி ஆடு மாடுகள் எல்லாம் வந்து ஆஹ் தண்ணி குடிக்கணுங்கறதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாம் வெச்சிருந்தாங்க இப்போ எல்லாம் அது இருக்கான்னு சொல்லி தெரியல இப்போ எல்லாம் ஆடு மாடே கண்ணுல படறது கிடையாது அது வேற விஷயம் அதனால இருக்கான்னு தெரியல பட் நாங்க இருக்கும்போதெல்லாம் அந்த தொட்டி எல்லாம் இருந்திருக்கு அதுல கூட நாங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூல்னு நினைச்சுகிட்டு அதுல எல்லாம் விளையாண்டு இருக்கோம் பட் அந்த மாதிரி ஆடு மாடுக்கெல்லாம் தாராளாமா தண்ணி கொடுத்தவங்க நம்ம ஆனா இன்னைக்கு பாருங்க தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு குடிக்கிற தண்ணின்னு இல்ல புழங்கற தண்ணியுமே பாருங்களேன் உப்பு தண்ணியுமே எவ்வளவு பார்த்து பார்த்து அளந்து அளந்து ஊத்த வேண்டியதா இருக்கு

எங்க ஊர்ல ஏரின்னு சொல்லுவோம் உண்மையா தண்ணி நிறைய இருக்கும் கழனிலாம் போனா வச்சுக்கோவேன் தொட்டியெல்லாம் மோட்டர் மாதிரி கெளப்பி விட்டு வச்சிருப்பாங்க குடிக்கிறதுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மோட்டர் கிளப்பும்போதே குடிச்சிட்டு வெச்சிடுவாங்க புடிச்சு தவளையிலேயோ இல்ல குடத்துலையோ எதுலயாச்சும் கேன்லயோ புடிச்சு வச்சுப்போம் அதுக்கப்புறம் நாங்களா நாலு பேரு விழுந்துட்டு ஒரு ஒரு ஆளா தொட்டி கட்டி வச்சிருவாங்க விழுந்துட்டு கிடப்போம் ஜாலியா தான் இருந்துச்சு அதே மாதிரி மலைஇருக்கு பாத்தீங்களா எங்க ஊரு பக்கம் சொன தண்ணின்னு சொல்லுவாங்க சொன தண்ணின்னு சொல்லிட்டு அத புடிச்சிட்டு வந்து குடிப்பாங்கப்பா இப்ப கேன் தண்ணி எல்லாம் இப்பதான் வந்தது சொனத்தண்ணிய புடிச்சிட்டு வந்து குளிப்பாங்க அது சொனனா என்னன்னா கல்லுக்குள்ளேயே தொட்டி மாதிரி இருக்குமாம் அதுக்குள்ளவே தன்னாலவே தண்ணி சுரந்து உற்பத்தியாகி இருக்குன்னு சொல்லுவாங்க அதை போயிட்டு குடத்தை வச்சு மோந்து கொடுத்து எடுத்துட்டு வருவாங்க அத வந்து தான் சமைப்பாங்க அது வந்து தான் வந்து குடிப்பாங்க காய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க தாத்தா பாட்டி எங்க அம்மா எல்லாம் கூட அது மாதிரி சமைப்பாங்க சாதம்லாம் வடிச்சா நல்லா இருக்குமாம் கெட்டதெல்லாம் போகாது மழை எல்லாம் வந்தா ஊருங்கள்ல மழை தண்ணில தான் சமைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி எங்க ஊர்ல சொன்ன தண்ணினு சொல்லுவோம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு மறந்துடுச்சு இப்போ கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணும் போது தான் எனக்கு அந்த ஊரு நம்ம எல்லாம் ஊர்ல எல்லாம் இதெல்லாம் வந்து சொன தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கமே காடு தண்ணி மோட்டர் தண்ணி எல்லாம் விட

ஆமா சுனை தண்ணின்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஊத்து தண்ணி அப்படி சொல்லுவாங்க அதுவாவே ஊத்து ஊத்துல வந்து ஊறிக்கிட்டு இருக்கும் அந்தத் தண்ணின்னு சொல்லுவாங்க நாங்களும் எடுத்துருக்கோம் அந்த வாளியை வச்சு கட்டி போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்து இருக்கோம் நாங்களும்

ஆஹ் கப்பும் எடுத்துட்டு போயிடுவோம் குழாய்க்கு போயிட்டு அவங்க அவங்க அடிக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் அடிச்சு அந்த தண்ணீரில் விளையாண்டுட்டு இருப்போம் ஆனால் அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ற தண்ணியுமே ஒரு மரத்துக்கு அந்த மாதிரி போற மாதிரி தான் அந்த வடிகால் வந்து பண்ணி இருப்பாங்க சோ அதனால தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது மறுபடியும் நிலத்தடி நீரா தான் வந்து வர மாதிரி பண்ணி இருப்பாங்க பட் இப்போ நம்ம பிள்ளைங்க கொஞ்ச நேரம் தண்ணீரில் விளையாடுகிறேன் அந்த டப்புல உக்காந்து கொஞ்சம் ஆசைக்கு குளிச்சிக்கிறேன்னு சொன்னா கூட யூஸ் பண்ண வேண்டாம் க

இப்பலாம் எல்லாம் ஸ்விம்மிங் போட்டுட்டோம் சோ பூமிக்குள்ள தண்ணி போறதுக்கான இதுவே நம்ம பண்றது கிடையாது அதனால எங்க தண்ணி கஷ்டம் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு ஷவர கட்டி வச்சிருக்கோம்னு என்று தான் பேர் பட் அதுல குளிக்க கூட அனுமதிக்க முடிய மாட்டேங்குது ஆமாப்பா தண்ணின்னாலே வந்துட்டாலே கஷ்டம் தான்பா அப்பவுமே கஷ்டப்பட்ட மாதிரி எல்லாம் இப்பவும்தான் வந்து நிறைய கஷ்டமா தான் இருக்கு வீட்டுக்கு என்னதான் போர் போட்ட கூட அந்த அக்குவான்னு ஆரம்பிச்சு கேன்ல ஆரம்பிச்சு கேன் பிராண்டு எல்லாம் கூட மாத்திட்டோம் நிறைய நிறைய கேன் பிராண்ட் மாத்த நம்ம இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு கேன் கொடுத்து வாங்கினாக்கா அந்த கேன்ல இருக்குற ஸ்டிக்கர் பார்த்து தான் வேற வாங்குறாங்க இது எங்களுடைய பிராண்ட் இல்ல நீங்க எங்க பிராண்ட் வாங்குறீங்கன்னு தெரியல அப்படியெல்லாம் சொல்றாங்க தண்ணினா என்ன குடிச்சா எல்லாமே தண்ணி தண்ணி தான் வருது இதுல வேற பிராண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க அது ஏன் கடைக்காரங்களுக்கு ஒரு இஆகிப் போயிருது கேன் மாறிடுது அப்படி எல்லாம் சொல்றாங்க அதுக்கு தான் நாங்க கேன்ல ஒரே கேனா வாங்கி

ஆமா அஹ் அதனாலதான் நாங்களே வண்டி தண்ணிக்கு மாறினோம்

அடுத்த வேலையை பார்க்கணும் சொன்ன மாதிரி அப்பெல்லாம் இந்த கம்மாயில ஆடு மாடு குளிக்கும் மனுஷங்களும் அதிலேயே தான் குளிப்பாங்க துணி துவைப்பாங்க எல்லாமே அதுலயேதான் செஞ்சிப்பாங்க அப்போ எல்லாம் ஒரு நோயும் வர காணம் இப்போ நம்ம அவ்வளவு சுத்தமா இருக்க போய் தான் பல நோய் வருது சுத்தம் சுத்தம் என்று அசுத்தத்தை தான் வச்சுக்கிட்டு தான் நம்ம சுத்தம் சுத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் போல இருக்கு ஆமா அப்போலாம் நேச்சுரலா இருந்தோம் ஒரு பிரச்சனையுமே இல்ல இப்ப பாருங்க எவ்வளவு பிரச்சனை ச்ச அது மாதிரி அப்போ தண்ணிக்கு எல்லாம் வந்து சுவையும் இல்ல கலரும் இல்லைன்னு சொல்லுவாங்க நார்மலா புட் அதுலையே பாருங்க நம்ம சுவையை கண்டுபிடிச்சு நம்ம டேஸ்டுக்கு தக்கன தண்ணிய குடிச்சிட்டு இருக்கும் அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்களா இருப்போம் அப்புறம் எப்படி இருக்கும் நம்ம சுத்தம் சொல்லுங்க அதே மாதிரி அதுக்கு கலருமே கிடையாது அது வந்து எந்த இடத்தில் இருக்கோ அதுக்கு தக்கன அது மாறிக்கும் பார்த்து இருக்கீங்களா ஒரு சாங் கூட இருக்கும் அந்த நதியே நதியேன்னுட்டு அந்த சாங் எல்லாம் கேட்டு இருக்கீங்களா அவ்வளவு அருமையா அந்த தண்ணி அந்த வாட்டர் இத பத்தி சொல்லுவாங்க

அதாவது தண்ணி வந்து ரொம்ப சுத்தமான இடத்தில் இருந்து தான்பா தண்ணி எல்லாம் எடுக்கணும் அதுவும் பூமிக்கு அடியிலிருந்துதான் ரொம்ப எடுக்கணும் ரொம்ப பூமிக்கு அடியில் இருந்து ரொம்ப ஆழம் படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆழப் படுத்தாதீங்க அது வந்து நல்லதில்ல நிலத்தடி நீரை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரொம்ப ஒரு அடி ஒரு சில இடத்தில் தண்ணி இல்லன்னா அதை வந்து குறிப்பிட்ட அளவு தான் அங்க தண்ணி இருக்குன்னா விடமாட்டேங்குறாங்க

பிறகு வந்து ஊர் பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு தெருக் குழாய் போட்டு வச்சுட்டாங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர் போரும் போட்டுக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு கேகேன் தண்ணியாவும் எடுத்துக்கிறாங்க ஆஹ் வீட்டுக்கு யூஸ் பண்ற தண்ணியாவும் எடுத்துக்கிறாங்க இப்ப நமக்கெல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சுடுது அதனால அங்க போய்ட்டு நமக்கு என்னன்னா டேஸ்ட்